ஆ ரோட்டோரமா நிறைய செடி மரம்ல்லா வளந்துருக்கு.

மேல் ரேக்ல நெறையா பக்கெட்ஸ் வச்சிருக்காங்க.

லெஃப்ட் சைட்ல ஒரு ரெஸ்டாரன்ட் ஓட போட் போட்டு வச்சிருக்காங்க.

தண்ணில வந்து பாலம் ரிஃப்ளக்ட் ஆகுது.

ரெண்டு கார் பார் பார்க் பண்ணி வெச்சுருக்காங்க.

காபி ஷாப் குள்ள ஒரு போஸ்டர் ஒட்டிருக்காங்க.

ஒரு சர்வே எடுக்ற மெஷின் இருக்கு.

பின்னாடி இன்னொன்னு சுத்தி நறையா பைக் நின்ட்ருக்கு.

நெறைய பேர் உக்காந்ட்ருக்காங்க நெறைய பேர் நின்னுட்ருக்காங்க.

முன்னாடி ஒரு மளிக கட இருக்கு.

ஃப்ளோரிங்ல உட்டன் பேர்ட்டன் குடுத்துருக்காங்க.

பில்டிங் லைட்ஸ் ஹண்டில்ல பெயிண்ட் பண்ணிருகாங்க.

முன்னாடி கீழ நெறையா புல் இருக்கு.

முன்னாடி ஒரு ஆட்டோ கரேஜ் இருக்கு.

இந்த பைய எல்லோ பிரவுன் ஷர்ட் போட்ருக்கா.

முன்னாடி ஒரு டீ எஸ்டேட் ருக்கு.

பிச்சர்ல நெறைய பேர் நடந்து போயிட்ருக்காங்க பிளாட்பார்ம்ல .

இந்த பிளாட்ஃபார்ம்ல சயின் ஃபோர்ட்ருக்கு அதுல குன்னூர்னு எழுதிருக்கு.

இங்கென்னா க்ராஸ் அப்றோ மண்ணுலா நறையா இருக்கு வெளிய.

எட்ஜ்ல ஒரு அயன் பாக்ஸ் இருக்கு.

ஓரமா ரெண்டு ஸ்கூட்டி பார்க் பண்ணிருக்காங்க.

முன்னாடி ஒரு வீட்டோட ஃபிரெண்ட் ஃபிரெண்ட்லேருக்கு .